உம் சரி

கூறு கூறு கூறு என்னெல்லாம் செய்தால் நன்று நன்றாக இருக்குமென்று ஹம் உம் சரி சுத்தமாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது இந்த வண்டிகள் நடமாடுவது இந்த வாகனங்கள் உம் உம் ஆம் நல்லதுதான் உம் காற்று வருகிறது

ஆம் ஆம் ஆம் ஆமாம் அனைவரும் அப்படித்தான்

ஆஹ் விதைகள்னா வெண்டைக்காய் கூறுவார்கள். வெண்டைக்காய், கத்தரிக்காய், உம் தக்காளி, முருங்கைக்காய் இதனால என்ன பயன்கள்னா அஹ் இந்த விதைகள் உள்ளதுக்கும், விதைகள் இல்லாததுக்கும், சத்துகள் வந்து வேறுபாடுமா? உம்

உம் உம் உம் நல்ல பயன் கிடைக்கும் என்ன?

உம் இந்த இதெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா, இந்த திராட்சை பழமெல்லாம் இந்த பச்சை திராட்சை, இந்த சிவப்பு திராட்சைன்னு சொல்லுவாங்கல்ல இதுல எல்லாம் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் இந்த விதைகளே நாம் காணப்படுவது போல இல்லை. விதைகள் இருக்கிற திராட்சையே இல்லை இந்த விதைகள் இல்லாத திரா~ திராட்சை வந்து சாப்பிடலாமா? இது நல்லதா? இல்லை நல்லதில்லையா?

இந்த இரவு உணவுகளை நான் வந்து என்னோட இந்~ இந்த diet முறையை பயன்படுத்துவதால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்குள்ளேயே நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவேன். இது நல்லதா? இல்லை நல்லது இல்லையான்னு? பிரதீபநாதன்

பிறகு, ஓ பிறகு இந்த பெரியவர்கள் எல்லாம் கூறுபவர்கள் கேட்டிருக்கிறேன் உனக்கு எப்போ பசிக்கிறதோ நீ அப்போ சாப்பிட்டாலே போதும், நீ வந்து correct ஆன எடையில் வந்து இருப்பாய், அப்படின்னு சொல்றாங்க. நீ இதைப்பத்தி என்ன நினைக்கிற பிரதீபநாதன்?

உடல் எடையை வந்து correct ஆ குறைச்சுக்கலாம். correc~ correct ஆன இதுல வந்து எடையில வந்து வெச்சுக்கலாம். உம் இந்த

ஒரு சில பழங்கள் வரும் போகும் வரும் போகும் இப்போ, நவாப்பழம் என்ற ஒரு ஒரு காலக்கட்டத்துக்குதான் வரும் இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கொள்வது நல்லவா? இல்லை, கிடைக்கும் பழங்களை எல்லாம் வாங்கி சாப்பிடுவது நல்லதா?

உம் உம் உம் உம் உம் உம் உம் வேற ஒரு உம் உம் நீ எப்போ? நீ உன்னுடைய இதை எப்படியெல்லாம் கொண்டுவருவாய்? ஆஹ் உன்னோட உணவு பழக்கங்கள் எப்படி தினசரி கொண்டு வருகிறாய்? எப்போதெல்லாம் நீ சாப்பிடுவாய்? நீயும் பசிக்கும் பொழுதுதான் சாப்பிடுவாயா?

ஏற்றுக்கொள்ள மாட்டாய் உம் உம் ஆமாம் கூறியிருக்கிறாய் கூறியிருக்கிறாய் உம் புரியுது புரியுது புரியுது புரியுது உம் உம் உம் நல்லது நல்லது உம் ரொம்ப நல்லது நல்லது நல்லது வேறு நான் இதைதான் கலக்கப்படுத்திக் கொள்கிறேன். இப்போது உம் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நான் மருத்துவரை சென்று விட்டு பார்த்தேன். அப்போது அவர் கூறுகிறார் நீங்கள் வந்து correct ஆன எடையில்தான் இருக்கிறாய். நீங்கள் அதையும் தவிர்த்து குறைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள் அப்படின்னா உங்களுக்கு எப்போ பசிக்கிறதோ, அப்போ மட்டும் சாப்பிட்டுக் கொண்டால் போதும் என்று கூறினார். அதான் அதைப் பற்றின கருத்து உனக்கு ஏதும் தெரியுமா? என்று கேட்டேன். நானும் இப்ப அதை வந்து ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உம் உம்

சரி சரி சரி சரி பாபா தாரன் மாவட்டத் கிராமத்தில் பிறந்தார். பாபா தீப்சிங்ஜியின் குடும்பத்தைப் பற்றி சொல்லுங்கள். தரனின் சந்து ஜாட் குடும்பத்தில் மாதா ஜியோனி,

காலம் குணமடைந்தது.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 பாதள, கலந்து கொண்டனர். பாபா தீப்சிங் எப்போது அமிர்தத்தைக் குடித்தார்? ஆனந்த்பூர் சாகிப்பில் குருகோவில் ஜிம்ஜியின், புனித பாதங்களில் கலந்துகொண்டார். இங்குதான் இளம் தீபா சத்குருகளின் புனித தாமரைகள் மூலம் அமிர்த பரிசைப் பெற்றார். அமிர்த பரிசு பெற்றபின் அவருக்கு தீப்சிங் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஸ்ரீ ஆனந்த்பூர் சாகிப்பில் தங்கியிருந்த போது ஆப்ஜி, பாய் மணிசிங்ஜியின் மேற்பார்வையில் புனித நூல்களையும், குர்பானிகளையும் ஆழமாக படித்தார். நீங்கள் எப்பொழுதும், புனித வசனங்கள், பஜன், பந்தனைகளை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். வசித்தார் அவர் நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும்,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 போதீரர், பாபாது வயது, புத்திசாலித்தனமான அறிஞராகவும், துணிச்சலான சிப்பாயாகவும் ஆனார். ஒருபுறம் அவர், குர்பானியின் அறிவை பரப்பினார். கட்டளைப்படி காந்தேபேக்கின் அமிர்தத்தை ஊற்றினார். சீக்கியர்களை ஒரு புதிய மத உணர்வு நிரப்பியது. மறுபுறம் சிங்கார்கள், போர்வீரர்களின் குழுக்களை தயார்,

மெய்தான்ஜி ஜாங்கிர்க்கு சென்று ஆரவாரம் செய்தனர். பத்தாவது பாட்ஷா, ஆனந்த்பூர் சாகிப்பை விட்டுப் பிரிந்தார். வழிபாட்டுத்தலங்கள் வழியாக தம்தாம சாகிப் தல்வாண்டி சாபோ மாவட்டம் அதின்தா, என்ற புனித ஆலயத்தை அடைந்தது. பாபா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

தொடங்கியபோது அந்த நேரத்தில் பாபா தீப்சிங்ஜி, தாசம் பாட்ஷாஜியின் உத்தரவுப்படி எழுத்தாளராக பணியாற்றினார். குரு பாட்ஷாஜி தெற்கே சென்ற போது பாபா தீப்சிங்ஜி குரு என்று அழைக்கப்பட்டார். தம்தாமா சாகிப்பின் ஆலயத்தின் சேவைக்காக குருபானி வாசிக்கும் மற்றும் எழுதும் சேவைக்காக கன்ஷி நியமிக்கப்பட்டாரா? பாபா தீப்சிங் ஜி இந்த சேவையை மிகுந்த பக்தியுடன் அன்புடனும் செய்தார். பாபாஜியே குருபானியில் ஆர்வலர் மற்றும் Master. இதன் காரணமாக அவர்கள் இந்த வேலையை சிறப்பு ஆர்வத்துடன் செய்து உள்ளூர் சங்கத்திற்கு சிகிச்சை பற்றி அறிய செய்தனர். இந்த சமயத்தில் தான் ஸ்ரீ குரு கிரண் சாகிப்ஜியின் நான்கு பீர்களை பாபாஜி தனது கைகளால் கீழே இறக்கினார். பாய்மனிசிங் என்று கூறப்படுகிறது.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

பட்டது. இந்த நேரத்தில் மிஷல்களின் ஜத்தோர்கள் இந்த ஆப்கானிய ரௌடிகளை ஒன்றாக எதிர்

போராடத்தொடங்கினர். இது

கொள்ளையடிக்கப்பட்ட மதிப்புமிக்க பொருட்களை,

பெற வழிவகுத்தது. சீ

பாரம்பரியத்தின் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் சிறந்த அம்சம் அது. ஒடுக்கப்பட்டவர்களையும், ஏழைகளையும் பாதுகாத்து அந்நீதி, க்கு எதிராக காத்து நிற்ப்பவர். அந்த நேரத்தில் சீக்

கிய பாரம்பரியத்தை பாதுகாத்து முகலாய மற்றும் ஆப்கானிய படையெடுப்பாளர்களை தோற்கடித்தார். கோடு வரைந்தது.

கி. பி. ஆயிரத்தி எழுநூத்தி அம்பத்தி ஏழில் ஹிந்துஸ்தானின் மீதானா படையெடுப்பின் போது டெல்லி செல்லும் வழியில் லாகூரில், சிறிது காலம் தங்கினார். அவர் அமிர்தசரஸ் நகரத்தை கொள்ளையடித்தார். இடிக்கப்பட்ட நகர கட்டிடங்கள் இந்த தாக்குதலின் போது ஸ்ரீ தர்பார் சாகிப்ஜியை அமிர்தசரஸ் நகர பொறுப்பாளர் ஜமால்கான் இழிவுபடுத்திய செய்தி புனித ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்ப்பட்டது.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

பாதுகாக்க எண்ணெற்ற சிக்கலவர்கள் கலந்து கொண்டனர். இதனால் தல்கல்சாவின் எண்ணிக்கை எண்ணிலடங்கா ஆனது. பியாஸ் நதியை கடந்து, சிங் கட்ஜி மஜே எல்லைக்குள் நுழைந்தது. தன் தரன் முழுசிங் குழுவும் இறைவனின் புனித சன்னதியில் பிராத்தனை செய்தனர். இந்த நகரத்தை விட்டு வெளியே வந்த பாபா தீப்சிங்ஜி ஒரு கோடு வரைந்து தியாகத்திற்க்கு தயாராக இருப்பவர்கள் இந்தக் கோட்டை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 ஆப்கானிஸ்தான் மற்றும் சிங்கங்களின் மோதல். தரன்தரானில் இருந்து பத்துக் கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள கோகல் வாட் கிராமத்திற்கு சென்று பாபாஜி தனது வணக்கம் sir APP health care உங்களுக்கு என்ன உதவி sir வேணும்? ஆ! சொல்லுங், சொல்லுங்க டொனால்டு. உங்களுக்கு எங்க health care ல இருந்து என்ன உதவி தேவபடுது, என்ன விவரம் வேணும்?

ஆ okay sir நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன verification மட்டும் பண்ணிக்கலாமா sir?

sir இருக்கேன் sir உங்களோட முழுப்பெயர் டொனால்டு correct டா sir? உங்களுடைய date of birth சொல்லுங்க sir? பிறந்த தேதி okay sir உங்களோட mobile number சொல்லுங்க sir

okay sir கொஞ்சம் wait பண்ணுங்க நான் பாத்து சொல்றேன் sir ஒரு one minute wait பண்ணுங்க sir டக்குன்னு பாக்குறேன் okay ஆ sir உங்க aadhar card number கொஞ்சம் சொல்லுங்க sir

sir line ல இருக்கீங்களா sir? சேரி sir ஒன்னும் பிரச்சனை இல்ல sir உங்களுடைய address சொல்லுங்க sir

sir திரும்ப சொல்றேன் கொஞ்சம் correct டா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க sir ஆ number ரெண்டு, காந்தி நகர், முதல் தெரு, ஆவடி, சென்னை correct டா sir okay sir sir நீங்க சொன்ன details லா திரும்ப சொல்றேன் sir correct டா இருக்கான்னு check பண்ணிக்கோங்க? உங்க பேரு டொனால்டு உங்களுடைய date of birth twenty three one nineteen ninety உங்களுடைய aadhar card number double one double three double five double seven double nine double zero உங்களுடைய mobile number nine double eight nine seven double six double seven five four

sir இருக்கேன் sir உங்களுடைய address number ரெண்டு, காந்தி நகர், முதல் தெரு, ஆவடி, சென்னை. correct டா sir?

இப்போ நீங்க COVID shield போடுறீங்க பாத்திங்களா, அதுல ரெண்டு தடுப் ரெண்டு விதமான தடுப்பூசி இருக்கு sir அதுல நீங்க எந்த வகை வந்து நீங்க போட்டிங்க sir shield போட்டிங்களா இல்ல vaccine போட்டிங்களா? அப்படிங்களா! சரி okay sir ஆ கண்டிப்பா சொல்றேன் sir நீங்க நீங்க முதல் dose போட்ட date கொஞ்சம் சொல்றிங்களா?

okay sir நீங்க சொன்ன mobile number correct டான number தான? okay sir இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு OTP generate பண்றேன், நீங்க அந்த number ற பாத்து சொல்லுங்க sir ஒரு நாலு digit number வரும் sir sir உங்களுடைய messages க்கு போனிங்கனா எங்களோட health care center ல இருந்து உங்களுக்கு ஒரு நாலு digit number அதாவது OTP வந்துருக்கும் sir அத நீங்க எனக்கு பாத்து சொல்லுங்க sir ஆமா sir நான் இப்ப அனுப்பி இருக்கேன் உங்களுக்கு வந்த உடனே சொல்லுங்க sir நாலு digit number

double one two three correct டா sir? okay sir நீங்க வந்து எப்போ ரெண்டாவது dose போடலாம் அப்படின்னு நான் வந்து check பண்ணி சொல்றேன் கொஞ்ச நேரம் wait பண்ணுங்க. sir ஒரு one minute wait பண்ணுங்க sir நான் check பண்ணி சொல்றேன், எனக்கு screen upload ஆகல sir

sir wait பண்ணுனதுக்கு ரொம்ப நன்றி sir நீங்க நான் check பண்ணுனேன் sir நீங்க ரெண்டாவது dose வந்து போடுறதுக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு sir

இல்ல sir நீங்க கண்டிப்பா இத போட்டு தான் sir ஆகணும். ஏன்னா நீங்க first shield போட்டு இருக்கீங்கல அதோட effect டே வந்து நீங்க second dose போட்டா தான் sir இல்லன்னா உங்களுக்கு அதுல எந்த ஒரு பயனும் இல்லாம போயிடும் sir

சொல்லுங்க sir வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கனுமா?

இல்ல sir உங்களுக்கு எந்த விதமான side effect பக்கவிளைவுகள்லா வராது sir

ஆமா sir அது எல்லாருக்குமே common னா வரதுதான் ஆனா நீங்க இந்த வாட்டி second dose போடும் போது அந்த வலியும் காய்ச்சலும் அதிகமா இருக்காது sir sir இருக்கீங்களா? ஆ உங்களுக்கு second dose போடும் போது காய்ச்சலோ வலியோ ரொம்ப இருக்காது sir ஆமா sir அது first டோட first dose சோட தாக்கம் அப்படி தான் sir இருக்கும் ஆனா second dose இல்ல sir வலியோ காய்ச்சலோ அந்த மாதிரி இருக்காது sir கொஞ்சம் போட்ட இடத்துல கொஞ்ச னா கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும் sir அவ்வளோதான் okay sir நீங்க second dose போட்டுட்டு அதுக்கு அப்பறம் உங்களுக்கு தெரிஞ்சவுங்க family relatives friends சு எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த second dose பத்தின information ன கொடுங்க sir எல்லாரையும் கண்டிப்பா போட்டுக்க சொல்லுங்க sir

ஆ okay sir thanks sir வேற ஏதாச்சும் உங்களுக்கு details சோ விவரங்களோ தேவைப்பட்டா கண்டிப்பா எங்கள கூப்பிடுங்க sir contact பண்ணுங்க sir நாங்க எப்பவுமே உங்களுக்காக உதவி பண்ணுவோம்.

இல்ல sir அவ்வளோதான் sir நீங்க second dose போடும்போது நீங்க aadhar card மட்டும் வச்சுக்கோங்க sir போதும் sir வேற எதுவும் தேவைஇல்ல sir ஆமா sir நீங்க மூணாவது மூணு நாளுல உங்களுக்கு second dose போடணும் நீங்க மூணு நாளுல உங்களோட aadhar card எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மூணு நாளுக்கு அப்பறமா போனும் sir மூணு நாளைக்கு அப்பறமா போனிங்கனா, vaccine center க்கு போனிங்கனா aadhar card காமிச்சிங்கனா நீங்க உங்களுடைய second dose போட்டுக்கலாம் sir உங்களுக்கு ஒரு card குடுப்பாங்க suppose card குடுக்கலைனா நீங்க குடுத்து இருக்கிற phone number க்கு

okay sir thank you sir ஆ Hello ஆஹ் சொல்லுங்க sir செட்டிநாடு மெஸ் எக்~எக்மோர் branch sir சொல்லுங்க sir உங்களுக்கு என்ன sir வேணும்? உம் ஆமா sir எக்மோர் branch செட்டிநாடு மெஸ் தான் sir சொல்லுங்க.

உம் okay sir ஆஹ் உம் சரி sir okay.